எங்கள் அறையில் அடுத்த பக்கம் இருக்கிறார்கள் எங்கு எப்படி பாத்து உட்காந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் வந்து அந்த கதவை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்புறம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓ என்னயே பார்த்து கொண்டிருங்கள் நானும் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்

இப்ப தெரிகிறதா இல்ல என்னை பாக்கல இப்ப தெரிகிறதா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 அதே இடத்தில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே என்னை பாருங்கள் பார்க்கிறேன் எதோ எதோ ரொம்ப பெரிய உருவம் வருகிறது என்னை நோக்கி நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உட்கார்ந்து உட்காந்துக்கிறேன்

எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இப்போ வந்து எப்போ விடுவாங்கனு தோணுது ஏன்னா என் காதலன் மேல wait பண்ணிட்டு இருப்பாங்க

உம் எத்தினி தெரிகிறதா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

சுமார் இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆகிவிட்டது பாருங்கள் அந்த காட்சி இப்ப பார்த்துக கொண்டிருக்கிறோம் ஆஹ் okay இன்னும் ஆஹ் இன்னும் நான்கு நிமிடங்கள் இருக்கிறது இன்னும் நான்கு நிமிடங்கள் இருக்கிறது அத்துடன் இந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும்

ஆஹ் சொல்லுங்க இளவரசன் அப்புறம் நீங்க யாரை விருப்பபட்டு இருக்கீங்க உந்தன் கணவன் பெயர் என் கணவர் பெயர் தருண்

எத்தினி என்ன வயசுல கல்யாணம் பண்ணிப்பிங்க ஒரு உம் இருபத்தி நான்கு வயசில் கல்யாணம் செய்து விடுவேன் ஏன் என்றால் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே இருபத்தி நான்கு வயசிலே இன்னும் அவ என்னை காதலிக்கலே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

இன்னும் அவரை காதலிக்கலே இப்போதான் பேச்சு போட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆஹ் நீங்க பேசுறது வந்து இந்த போ~ ஆஹ் இந்த தொலைபேசியில் மட்டும் கேட்டால் போதும் நீங்கள் வந்து கோட்டைக்கு கேட்டிருக்கிறதா பக்கத்துக்கு கோட்டைக்கு கேக்கிறதா ஆமா பக்கத்துக்கு அறையில் கேக்கிறது எங்கள் கோட்டை எப்படி இருக்கிறது எங்கள் கோட்டையில் AC எல்லாம் இருக்கிறது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 ஆமா அப்பதான் நாம எங்களுக்குனு ஒண்ணு இருக்கணும்ல

ஆசிரியர் நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள் அந்த காட்சிய நாம பாத்து கொண்டிருக்கிறோம் ஆமா அப்படியே இருங்கள் சரி

hello hello ma'am travel agency தானே ma'am ஆமா ma'am இது எஸ். எஸ். டிராவல் ஏஜென்சி. உங்களுக்கு என்ன help ma'am நாங்க வந்து இப்ப நாகர்கோவில்ல இருந்து கோயம்புத்தூர் போறோம். கோயம்புத்தூர்ல first time ஆ நாங்க போறோம். இதுவரைக்கும் கோயம்புத்தூர் போனது கிடையாது. So கோயம்புத்தூர் போன~ போறதுனால அங்க இருக்கிற place என்னென்ன famous ஆன place இருக்கு, என்னென்ன mall இருக்கு எதுவுமே எங்களுக்குத் தெரியாது ma'am அதனாலதான் ma'am உங்களை contact பண்ணி அங்க என்னென்ன place எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத் தான் ma'amcall பண்ணோம். okay ma'am நீங்க வந்து நாகர்கோவிலா ma'am? ஆமா ma'am நாகர்கோவிலிருந்து இப்ப கோயம்புத்தூர் போறோம் அஹ் கோயம்புத்தூர்ல தான் வந்துட்டோம் ma'am. நாங்க கோயம்புத்தூர் stay பண்ணி இங்க இருக்கோம் ஆனா வந்து அஹ் tourist அஹ் place அ சுத்தி பார்க்கப் போனோம் என்னென்ன place தெரியாது ma'am எங்க இருக்கு, எ~ என்ன details எதுவுமே தெரியாது so further ஆ உங்க~ உங்ககிட்ட இருந்து details கிடைச்சா நல்லா இருக்குங்க ஆஹ் okay ma'am நீங்க எத்தனை நாள் அஹ் எத்தனை நாளா tour pla~ plan பண்ணி இருக்கீங்க ma'am one week ma'am ma'am அஹ் நீங்க கோயம்புத்தூர் வந்து எவ்ளோ நாள் ஆகுது ma'am

okay நீங்க இப்ப stay பண்ணி இருக்கிறதெல்லாம் எந்த இடத்துல hotel எதாவது தனியா எடுத்து stay பண்ணி இருக்கீங்களா ma'am?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

so எப்படின்னா இங்க வந்து resort ல வந்து நாங்க சொன்~ அவங்களா வந்து கேட்டாங்க. நாங்க வந்து கேட்~ நாங்க சொன்னோம் இங்க வந்து tourist place க்காக வந்திருக்கோம் அதனால எங்களுக்கு எந்தெந்த place உமே தெரியாது. ஒரு நல்ல ஒரு agent அ arrange பண்ணித் தர முடியுமா நாங்க வந்து resort ல ஒரு agent கிட்ட நாங்க கேட்டோம். அவங்க வந்து உங்களுடைய contact number கொடுத்தாங்க ma'am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

ஓ அப்படியா okay ma'am நாங்க வந்து ஒரு package offer போட்டிருக்கோம். இது வந்து உம் எங்க travel agency start பண்ணி ten years ஆகுது ma'am அதுக்கான ஒரு off~ offer package ma'am இதுல வந்து நாலு member வந்து travel one week வந்து கோயம்புத்தூர் full ஆ சுத்தி பார்க்கிறதுக்கு ten thousand ஆகும் ma'am okay ma'am okay

ஆமா ma'am eight members இருக்காங்க ஆஹ் அதான் ma'am நாலு பேருக்கு நாலு பேருக்கு நாங்க வந்து ten thousand அஹ் இது வந்து offer தான் mam அஹ் இ~ ஆஹ் சொல்லுங்க ma'am line ல தான் ma'am இருக்கேன். ஆஹ் இந்த off~ ஆஹ் நீங்க வந்து தனியா இந்த offer வாங்கிட்டு பண்ணாம நீங்கத் தனியா அஹ் கோயம்புத்தூர் full ஆ நீங்கச் சுத்தி பார்க்கணும் அப்படீன்னு நினைச்சீங்கன்னா ten thousand க்குள்ளாடி முடியாது ma'am. நீங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா அஹ் twenty thousand ஆகும். நாங்க வந்து அந்த மாதிரி இடம் நாங்களே இடம் choose பண்ணி உங்களுக்குச் சொல்லுவோம். cab arrange பண்ணித் தருவோம். நான் எந்தெந்த இடத்துக்குக் கூட்டிட்டு போகணும் உ~ உங்களுக்கு hotel இப்ப நீங்க வந்து check in பண்ணி இருக்க hotel வந்து நாங்க check out பண்ணி நாங்க ஒரு hotel ஒண்ணு இது பண்ணி இருப்போம் ma'am இந்த offer ல வந்து நாங்க ஒரு hotel ல உங்களைக் கூட்டிட்டு போய்

ஆஹ் okay ma'am ஆஹ் நீங்க வந்து இந்த offer வந்து choose பண்றீங்களா ஆஹ் okay ma'am எங்களுக்கு இந்த offer okay தான் ma'am இப்ப ஒரு best offer இருக்கிறதுனால இப்ப வந்து எங்களுக்கும் கொஞ்சம் savings கொஞ்சம் low ஆ தான் இருக்கு. இப்ப offer ல போறதுனால அஹ் okay ma'am அஹ் normal ஆ ஆகுற ரூபாய் இப்ப கொஞ்சம் கம்மியா ஆகும்போது எங்களுக்குக் கொஞ்சம் savings இருக்கும். நல்லா ஒரு நல்லா தான் இருக்கும் ma'am

ஆமா ma'am நாலு குழந்தைகள் இருக்காங்க ma'am. இரண்டு family யா வர்றோம் ma'am அதான் சொன்னேன் மொத்தம் eight members ன்னு. ஒரு family ல நாலு members இருக்காங்க. இன்னொரு family ல நாலு members இருக்காங்க. எங்க family ல இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. அவங்க family ல இரண்டு குழந்தைகள் இருக்காங்க. மொத்தம் நாலு குழந்தைகள் ma'am. ஆஹ் o~ ஆஹ் okay ma'am good ஆஹ் இங்க வந்து நிறைய amusement park அப்புறம் வந்து temples நீங்க temple எல்லாம் போறதுக்காக கோயம்புத்தூர்ல நிறைய famous கோவில் அந்த மாதிரி இருக்கும் பழைய காலத்து கோவில் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா temple போலாம் ma'am எங்க குழந்தைகள் எல்லாம் வரதுனால ஏதாச்சு ஒரு falls உ malls அந்த மாதிரி place எல்லாம் சுற்றிப்பார்க்கலாமே ma'am last வேண்ணா அஹ் time இருக்கும்போது வேண்ணா கோவிலுக்குப் போகலாம் maam ஏன்னா எங்க ஊரிலேயே நாங்க வந்து கோவில் வந்து நிறைய போறோம். அப்ப வந்து குழந்தைங்க வந்து ஆசைப்படுறதுனால ஒரு different ஆன place ஆ இருக்கட்டுமேன்னு தான் choose பண்ணோம் ma'am okay ma'am அதான் நான் வந்து நிறைய falls உ அப்புறம் வந்து zoo ஆஹ் ஆஹ் நிறைய பிளாக் தண்டர் அங்க எல்லாம் நாங்க உங்களைக் கூட்டிட்டு போவோம். அதைத் தாண்டி உங்களுக்குப் போணும்னா நீங்கச் சொல்லிட்டீங்கன்னா easy ஆ இருக்கும் அதுக்குத்தான் கேட்டோம் ma'am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 okay ma'am நீங்க வந்து இப்போ இங்க ஏற்கனவே நீங்கக் கோயம்புத்தூர் வந்துட்டீங்க. நீங்க இன்னைக்கு morning book பண்ணீங்கன்னா நீங்க இப்ப இருக்க hotel ல இருந்து நாங்க check out பண்ணி உங்களை இப்ப நீங்க correct ஆ எங்க இருக்கீங்க ma'am கோயம்புத்தூர்ல? கோயம்புத்தூர்ல, கோயம்புத்தூர்ல main stop ல இறங்கிட்டு அங்க வந்து கொஞ்சம் ஒரு one kilometer, five kilometer தள்ளி ஒரு பெரிய ஒரு resort இருக்கு ma'am five star hotel ma'am, five star hotel ல ஒரு resort இருக்கு. அங்கதான் ma'am stay பண்ணி இருக்கோம். ஆஹ் okay ma'am நீங்க இப்போ இருக்க place ல இருந்து எங்களோட, எங்களோட agency வந்து ஒரு இருபது kilometer distance தான் ma'am. நாங்க வந்து அஹ் direct ஆ உங்களை வந்து கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க இப்ப எங்களுக்கு book பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு morning அஹ் இப்ப வந்து time வந்து nine ஆகுது ma'am ten o'clock க்கு வந்து இன்னைக்கு அஹ் first வந்து உங்களுக்கு normal லா ஒரு எப்படி இருந்தாலும் fa~ அஹ் falls வந்து dam அந்த மாதிரி பார்த்தா போதுமா இல்லை வந்து ஏதாவது குழந்தைங்களோட amusement park அந்த மாதிரி போணுமான்னு plan பண்ணிக்கோங்க ma'am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 ஆஹ் okay தான் ma'am ஆஹ் okay அப்ப நான் வந்து உங்களுக்கு first place சொல்றோம்.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

okay ma'am அது எப்படிப்பட்ட falls ma'am குழந்தைங்க எல்லாம் வந்து safe ஆ வந்து அஹ் விளையாடுற மாதிரி நல்ல ஒரு safe place தானே ma'am? ஆஹ் இது ரொம்ப safe அஹ் safe ஆன place தான் ma'am. இங்க நீங்க வந்து அஹ் கூடவே எங்களோட உம் அஹ் travel agency ல இருந்து ஒரு guide இருப்பாங்க ஆஹ் எந்த இடத்துல வந்து குளிக்கலாம், எந்த இடத்துல எவ்ளோ ஆழம் இருக்கு, எங்க குளிச்சா safe ஆ இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இது guide பண்றதுக்கு எங்களோட அஹ் guide வந்து உங்க கூடவே இருப்பாங்க ma'am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 okay அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து நீங்க la~ அஹ் அங்கயே வந்து உங்களுக்கு lunch முடிக்கணும் அப்படின்னா நீங்க முடிச்சுக்கலாம். அங்கிருந்து நீங்க hotel வர்றீ~ வர்றதுக்கு உங்களுக்கு okay இல்லை பக்கத்துல எங்கயாவது lunch முடிச்சுட்டு next வேற எதாவது சுற்றி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேற ஏதாவது site க்கு போலாம் ma'am. அங்கிருந்து பக்கத்துல zoo இருக்கு ma'am ஆஹ் okay ma'am அது எப்படிப்பட்ட zoo ma'am பெரிய zoo வா ma'am?

ஆமா ma'am பெரிய zoo தான் ma'am. இங்க போ~ இங்க நீங்க வந்து zoo போனீங்கன்னாலே பாதி நாள் ஒண்ணா ஒரு one day முடிஞ்சிரும் ma'am one day வந்து அங்க பார்க்கிறதுக்கு அவ்ளோ place இருக்கும் ஆனா நீங்க வந்து அஹ் ஒரு மதியானம் வரை இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து zoo போயிட்டு மதியானம் correct correct time ஆகும். நீங்க இப்ப one week இருக்குல்ல ma'am உங்களுக்குக் அஹ் கோயம்புத்தூர்ல வந்து பார்க்கிறதுக்கு நிறைய places இருக்கு ma'am.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

நம்ம நாங்க உங்களை nine o'clock அங்க வந்து கூட்டிட்டு போயிடுவோம் nine o'clock ல நீங்க ten க்கு start பண்ணிட்டீங்கன்னா evening five வரைக்கும் நீங்கப் பிளாக் தண்டர்லதான் ma'am இருக்கணும். உங்களுக்கு one day வந்து பிளாக் தண்டர்லயே முடிஞ்சிடும்.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 அஹ் அவங்களும் ஜா~ ஜாலியா இருப்பாங்க நாங்களும் நல்லா ஜாலியா வந்து enjoy பண்றதுக்கும் photos எல்லா எடுக்குறதுக்கும் அஹ் நல்ல ஒரு happy ஆன days ஆதான் ma'am இருக்கும் ஆஹ் அது மட்டும் இல்லை ma'am அதைத் தாண்டி அஹ் இங்க வேற ஒரு park உம் இது இருக்கு ma'am அஹ் இங்க பிளாக் தண்டர் ஒரு நாள் போனீங்கன்னா இன்னொரு நாள் பார்க்கிறதுக்கு அஹ் இன்னொரு உம் movie கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு இது இருக்கு நம்ம amusement park ல.

நான் வந்து கோயம்புத்தூர் வந்ததும் கிடையாது. கோயம்புத்தூர்ல place நான் கேள்விப்பட்டிருக்கேன் but நான் நேர்ல போனது கிடையாது first time ஆ நான் கொஞ்சம் எல்லா place அயும் சுற்றி பார்க்கலாம்னு தான் ma'am one week ஆ நாங்க வந்திருக்கோம். okay ma'am நாங்க ஆதியோகிக்கு கூட்டிட்டு போறோம் அங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு peaceful ஆ இருக்கும் ma'am ஏன்னா அங்க வந்து yoga center இருக்கு. அங்க yoga எல்லாம் நீங்க அவங்களுக்கு இது பண்ணி கொடுப்பாங்க tourist வந்து நிறைய பேர் வருவாங்க. அங்க சுற்றி பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு ma'am அங்க இருந்து நம்ம direct ஆ வந்து கொடிவேரி dam போலாம். கொடிவேரி dam ல வந்து ஒரு நாள் full ஆ இருக்கலாம் ma'am

ஆஹ் okay ma'am hotel ல hotel, hotel ல lunch கொடுத்துருவாங்களா ma'am உம் இந்த package லயே உங்களுக்கு வந்து three times மூணு வேளை சாப்பாடு எல்லாமே வந்துரும் ma'am. நீங்க வந்து sightseeing வந்து வெளிய பார்க்கப் போறதுனால அஹ் உங்களுக்கு sight க்கும் hotel க்கும் வந்து distance ரொம்ப இருக்கும் ma'am அதனால வந்து சில சில customer வந்து இங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பக்கத்திலயே எங்கயாவது ready பண்ணிப்பாங்க அப்படி இருக்கும் ஆனா breakfast உம் dinner உம் மட்டும் hotel ல எடுத்துப்பாங்க இல்லை உங்களுக்கு அஹ் hotel போறது okay அப்படின்னா கூட நீங்க hotel வந்து வந்துக்கலாம் ma'am அதுக்கு வந்து நாங்களே cab எல்லாம் book பண்ணிடுவோம். உங்களுக்கு வந்து அஹ் cab arrange பண்ற அந்த மாதிரி pressure எதுவுமே இருக்காது ma'am நாங்களே cab எல்லாம் arrange பண்ணிடுவோம் உங்களுக்கு ஆஹ் okay ma'am okay ma'am food எல்லாம் எப்படி ma'am நல்ல ஒரு quality ஆ இருக்குமா ma'am ஆஹ் அஹ் இப்ப நாங்க உங்களுக்கு book பண்ணி இருக்க hotel ஓட food எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ma'am அங்க வந்து எல்லா variety food உம் கிடைக்கும் north, south, chinese எல்லா food உம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு வந்து அஹ் one day வந்து நீங்க வந்து room லயே stay பண்ணிக்கணும், சும்மா shopping mall போயிட்டு shopping மட்டும் போய் முடிக்கணும் ஏன்னா இங்க பக்கத்தில பெரிய ஒரு mall இருக்கு ma'am அங்க போனீங்கன்னா பார்க்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. mall பக்கத்தில வந்து car museum இருக்கு ma'am ஆஹ் அங்க வந்து பழைய காலத்துல பிரான்ஸ், ஜெர்மனி அங்குள்ள car எல்லாமே இங்க வந்து collections வச்சுருப்பாங்க அதாவது பார்க்~ பார்க்கிறதுக்கு வச்சுருப்பாங்க உங்களுக்கு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

okay ma'am வேற என்ன மாதிரி doubts இருக்கா ma'am உங்களுக்கு ma'am நீங்கப் பழைய காலத்து கோவில் அப்படின்னு சொன்னீங்கல்ல அது என்ன ma'am? பழைய காலத்து ரொம்ப பழமையான கோவிலா? அங்க என்ன மாதிரி எல்லாம் உண்டு ma'am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 ma'am நீங்கப் பழைய காலத்து கோவிலெல்லாம் சொன்னீங்க இல்லையா ma'am ஆமா அது எந்த மாதிரிக் கோவில் ma'am ரொம்ப பழமையான கோவிலா அது வந்து history அதோட history எல்லாம் உங்களுக்குத் தெரியுமா ma'am

புலியகுளம் விநாயகர் temple ன்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து major இது வந்து இருபது, இருபது அடி வந்து விநாயகர் அது பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இது பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் சாய்பாபா கோயில் சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா வந்து மத்த நீங்கச் சாய்பாபா கோயில் பார்க்கிறதை விடவும் இங்க வந்து அஹ் சாய்பாபா கோயில் வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப, ரொம்ப அஹ் இது ரொம்ப different ஆ அவங்க கட்டி இருப்பாங்க அதை அந்த இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும்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

okay ma'am okay ma'am கண்டிப்பா ma'am

அதாவது எப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் நீங்க வந்து நாங்க tourist pa~ package நாங்க போடுறதுனால உங்களோட agent arrange பண்றதுனால நாங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சு ருபாய் கொடுத்த மாதிரி வருமா ma'am? இல்ல ma'am நீங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே pay பண்ண வேணாம் ஆஹ் அது அந்த service எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு okay வா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

நீங்க guide உக்காக நீங்க வந்து எதுவும் கொடுக்க வேணாம் okay வா அவங்க வந்து அவங்க உங்களுக்கு அஹ் அந்த மாதிரி அஹ் எந்த இதுவும் இருக்காது உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து

okay ma'am நீங்க வந்து வ~ வர்றதா இருந்தா எங்களுக்கு வந்து உங்க details எல்லாம் கொடுங்க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

ஆமா ma'am எல்லாமே நாங்க எடுத்துதான் ma'am வச்சிருக்கோம் ஏன்னா எப்படியும் roo~ room book பண்றதுக்கு கேட்பாங்கன்னு சொல்லி நாங்க already எடுத்துதான் ma'am வச்சிருந்தோம் ஆஹ் okay ma'am நாங்க வந்து நீங்க direct ஆ எங்க மி~ அஹ் எங்க இதுக்கு agency க்கு வரும்போது நா~ நாங்க வந்து உங்களோட fingerprint அப்புறம் வந்து ஒரு ஆதார் ID அஹ் ஆஹ் இதெல்லாம் எடுத்துப்போம் இந்த இந்த proof எல்லாம் நாங்க கேட்போம் ma'am அதான் அதெல்லாம் எங்களுக்குத் தேவை. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹம் பிளாக் தண்டர் எல்லாம் போகும்போது அங்க குழந்தைங்களோட details அப்புறம் பெரியவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்குறதுக்கு ஆதார் number எல்லாம் கேட்பாங்க

இல்லை photos எதுவும் வேணா ma'am இந்த மாதிரி இது மட்டும் போதும் எங்களுக்கு photos எதுவுமே தேவை இல்லை okay ma'am கண்டிப்பா ma'am அப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து online ல book பண்ணணுமா இல்லை direct ஆ வந்து ஏதாச்சு பண்ணணுமா ma'am direct நீங்க வரணும் ma'am ஏன்னா நீங்க வந்து இப்ப கோயம்புத்தூர்லதானே இருக்கீங்க four kilometers distance தான். நாங்களே வந்து உங்களைக் கூட்டிட்டு வருவோம். நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு இப்ப address கொடுத்துட்டீங்க நாங்களே வந்து உங்களைக் கூட்டிட்டு வருவோம் அஹ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மத்~ மத்த இதெல்லாம் பார்த்துக்கலாம் ma'am

இப்பதானே first time வந்துருக்கீங்க so trip வந்து உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணணும், எங்க போகணும் அந்த எதுவுமே இருக்காது. நீங்க அந்த tension எல்லாம் இல்லாம நீங்க free mind free ஆவே இருங்க. நாங்களே எல்லாமே பார்த்துப்போம்.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

ஆமா, ஆமா கண்டிப்பா ma'am நாங்க வந்து vacation பார்த்துத் தான் ma'am நாங்க கிளம்புனோம் ஏற்கனவே one week சரி இந்த ஏதாச்சும் offer எதாச்சும் போட்டிருப்பாங்க இப்ப vacation ல வந்து எல்லா place உமே offer போடுவாங்க main ஆ வந்து அஹ் பிளாக் தண்டர் அந்த மாதிரி places எல்லாம் வந்து அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து offers போடுறதுனாலதான் நாங்க இந்த time பார்த்துக் கிளம்புனோம் ma'am ஆஹ் okay ma'am okay good ஆஹ் வேற எந்த மாதிரி doubt இருக்கா ma'am ma'am actual ஆ வந்து நாளைக்கு நாங்க வரல ma'am ஏன்னா வந்து இருக்க~ one week தான் இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா எங்களால வர முடியாது ஏன்னா இன்னைக்கு morning தான் reach ஆகி இருக்கோம் so rest கண்டிப்பா எடுக்கணு. ம் அஹ் நாளைக்கு வரலாமா ma'am

ஆமா ma'am இன்னைக்கு கண்டிப்பா எங்கேயும் போக முடியாது ஏன்னா வந்த tired ல எல்லாருமே அப்படியே வந்து rest எடுக்கணும்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கண்டிப்பா வெளிய போனா இன்னும் கொஞ்சம் tired ஆகும் so இன்னைக்கு one-day rest எடுத்துட்டு நாளைக்கு tomorrow வந்து அஹ் சுற்றி பார்க்கலாம்னு இருக்கோம் ma'am okay ma'am நான் நீங்க வந்து package இது பண்றதுக்காக book பண்றதுக்காகச் அஹ் நீங்க வந்து direct ஆ வர முடியுமா இல்லனா உங்க details ஏதாவது கொடுப்பீங்களா எந்த name ல book பண்ணணும் அப்படின்னா நாங்க book பண்ணி வச்சோம்ன்னா எங்களுக்குத் தெரியும் ma'am ஆஹ் okay ma'am நீங்க உங்களோட வாட்ஸ்அப் number send பண்றீங்களா? நான் எல்லா details உமே வாட்ஸ்அப் number லயே send பண்ணிட்டா உங்களுக்கும் பார்க்கிறதுக்கு easy ஆ இருக்கு இல்ல ma'am okay ma'am உங்களோட mail ID அதிலேயே send பண்ணிடுங்க. நாங்களும் எங்களோட details எல்லாமே உங்களோட mail ID க்கு send ஆஹ் okay ma'am நான் என்னோட number சொல்லவா இல்லை நீங்க number சொல்றீங்களா ma'am

ஆஹ் ma'am number சொல்லுங்க ma'am nine three triple five double six

four four one one ஆஹ் okay ma'am note பண்ணிக்கிட்டேன் ma'am இதுல வந்து என்னுடைய details எல்லாமே என்னுடைய details அப்புறம் நீங்கக் கேட்ட எல்லாமே details வந்து அப்புறம் வந்து mail ID எல்லாமே நான் send பண்ணி send பண்றேன் ma'am நீங்க உடனே book பண்ணிடுங்க ma'am okay யா ma'am ஆஹ் okay ma'am ஆனா நீங்க direct ஆ வரும்போது உங்களோட fingerprint அதெல்லாம் நாங்க வந்து கேட்போம் okay வா ma'am

நீங்க morning வந்து எப்போ checkout பண்றீங்க அந்த detail எங்களுக்குக் கொடுத்திருங்க ma'am அப்ப வந்து நாங்க cab அனுப்புறதுக்கு எங்களுக்கு easy ஆ இருக்கும்

okay ma'am நீங்க வந்து அஹ் இப்போ ten thousand சொல்லி இருப்போம் நீங்க ரெண்டு, ரெண்டு family வந்துருக்கீங்க twenty twenty thousand ஆகும். அதுல வந்து நீங்க amount எங்களுக்கு google pay பண்ணிடுங்க

ஆஹ் நீங்க ஒரு four இல்லனா five thousand போட்டு எவ்ளோ நீங்கப் போடுறீங்களோ அவ்ளோ balance amount அ வந்து நீங்க checkout பண்றதுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு pay பண்ணிடனும்.